அதுல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு மருத்துவத்துக்காகவும் வந்து நிறைய பூக்களை தயாரிக் அஹ் உபயோகப்படுத்துறாங்க அதுல நிறைய கெட்டதுகளும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க சுகுனா ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி மலர்கள் வந்து விஷத்தன்மை உள்ளதும் இருக்கு அது மாதிரி மருத்துவ குணமும் உள்ளதும் இருக்கு வாசனை பொருட்கள் தயாரிக்கவும்

அதை என்னான்னு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆஹ் சைதன்யா தெரிஞ்சத சொல்லுங்க ஆஹ் எனக்கு வந்து இப்போ நீங்க சொல்லி இருந்தீங்க இல்லைங்களா மலர் அப்படீங்கிறதை வந்து நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை அதில வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோஜாப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் ரொம்பவுமே பிடிக்கும் அந்த மலர் இல்லாம நிறைய மலர்கள் இருக்கு அஹ் ரோஜாலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்கு அது போல வந்து செம்பருத்தி பூ சொல்லுவாங்க இல்லைங்களா அதிலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருது ஆஹ் அதை சாப்பிடம்ன்னா நிறைய ரத்தம் ஊரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பூக்கள்லயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியம் தானே சிவசங்கரி நிச்சயமாக சைதன்யா இப்ப பூ செம்பருத்தி பூன்னு சொல்றப்போ அது வந்து தலைக்கு கூட போடுவாங்க அப்படீன்னு நினைக்கிறேன் முடிக்கு வந்து அது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க சுகுனா ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி இந்த செம்பருத்தி இலை அப்படின்னு சொல்லும் போது செம்பருத்தி பூ இல்லாம அந்த இலையும் வந்து முடிகளுக்கு போட்டா நல்லா வ வழுவழுப்பு தன்மை இருக்கும்

ஆஹ் தேங்காய் எண்ணெய் நல்ல சுத்தமான எண்ணெய்யா மாறிடும் சைதன்யா உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அஹ் எனக்கு நான் வந்து இந்த மாதிரி அரைச்சு எதுவும் தலையில போட்டது இல்ல ஏன்னா வந்து ஆஹ் அது வந்து அரைச்சு போட்டா சளி பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சிலருக்கு அந்த மாதிரி கேட்டகரில வர பொண்ண நானு அதனால வந்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தினதில்லை ஆனா வந்து நான் சாப்பிட்டிருக்கேன் ஏன்னா வந்து அஹ் ரத்தம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சாப்பிட்டிருக்கேன்

செம்பத்தி பூவுல நிறைய ஆஹ் விதங்கள் வகைகள் எல்லாம் தெரியலே ஆனா அது வந்து அடுக்கு செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி பூ அப்படி சொல்லுவாங்க எனக்கு இது ரெண்டுதான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா சுகுனா ஆஹ் செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லும் போது செம்பருத்தியில வந்து ஆஹ் நல்லா வெளிர் நிறம் வந்து ரோஸ் கலர்ல இருக்கும் ஆஹ் அப்புறம் ஒத்த செம்பருத்தி நீங்க சொன்ன மாதிரி அடுக்கு செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஒத்த செம்பருத்தியிலையும் நிறைய வகை இருக்கு

அது மாதிரி வெள்ளை கலரும் இருக்கு ஆஹ் இன்னும் எதோ கலர் நிறைய இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சைதன்யா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் சொல்லலாம் சைதன்யா ஆஹ் எனக்கு இது தெரியாது நீங்க சொன்ன மாதிரி வெள்ளை செம்பருத்தி சொல்லுவாங்க இல்லைங்களா அதுலயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இது போல ஒவ்வொரு பூக்கள்லயுமே நிறைய விதமான வகைகள் இருக்கு அது வந்து எதுனாலன்னா வந்து இந்த ஹைபிரிட் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பூவையும் இன்னொரு பூவையும் இனக்கலப்பு செஞ்சு அது மூலியமா இன்னொரு விதமான ஒரு பூவை வந்து தயாரிப்பாங்க இப்ப வந்து மல்லிகைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆஹ் ஒரு ஆஹ் மல்லின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க அந்த விதமா இருக்கும் அப்புறம் குண்டுமல்லின்னு சொல்லுவாங்க இது போல மல்லியிலேயே இத்தனை வகை இருக்கு அது போலதான் ரோஜாலயும் ரோஜால இருக்க வகைகள் உங்களுக்கு தெரியுமா சிவசங்கரி ரோஜால ஆஹ் இருக்கு வகைகள் கண்டிப்பா நிறைய இருக்கு நான் என்னெல்லாம் பார்த்திருக்கேன்னா அஹ் ஊட்டியில வந்து ரோஸ் கார்டன்னு ஒண்ணு இருக்கும் அங்கே வந்து வைப்பாங்க மே மன்த் மே மன்த் சீசன் டைம்லலாம் வந்து இந்த ரோஸ் கார்டன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க

நீ உங்களுக்கு இந்த மாரி அனுபவம் எதாச்சும் இருக்கா சுகுணா ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் நான் அந்த கிரீன் கலர் ரோஸ் எல்லாம் பார்த்ததில்லை ஆனா நிறைய வகையான ரோஸ் நான் பார்த்திருக்கேன் ஆஹ் ரோஜா பூக்களை ஆஹ் இதுல இந்த கருப்பு கலர் ஒரு ரோஜாப்பூ இருக்கும்ல அதையும் பார்த்ததில்லை இந்த க பச்சை கலரையும் ஆனா இந்த ஊட்டி ரோஸ் பன்னீர் ரோஸ் அப்படீன்னு சொல்லிட்டு நிறைய வகை இருக்கு அதுவே கொஞ்சம் பெருசா இருக்கும் பார்த்தா ஒரு ஒரு வகையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சைதன்யா உங்களுக்கு இந்த ரோஸ் பத்தி தெரியும்ன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க

அதாவது நான் பார்த்திருக்கேன் ஆஹ் அதுல வந்து இந்த பன்னீர் ரோஜான்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் மிகவும் ரொம்பவுமே நறுமணம் வீசும் அது போல வந்து நம்ம ஊர்ல இருக்க ரோஜா பாத்தீங்கன்னா ஓரளவுதான் சின்னதா இருக்கும்

இருந்துச்சு அதோட விலை எவ்வளவுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பூவோட விலையே வந்து மூவாயிரம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்திய மதிப்புல மூவாயிரம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதைப்பததி எதாவது எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவசங்கரி என்ன என்ன சொல்றீங்க சைதன்யா ஒரு ரோஜாவோட மதிப்பு மூவாயிரமா

ஒரு எப்படி சொல்றது ஒரு தாமரைப் பூவோட அளவுக்கு அது இருந்துச்சு அதுல வந்து அஹ் இந்த பர்வ்யூம்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது தயாரிப்பாங்களாம் அதனால சொல்லிட்டேன் அந்த ஒரு பூவோட விலை

நீங்க சொல்ற நீங்க சொல்றதுதான் நான் இப்ப பர்ஸ்ட் டைம் கேட்கிறேன் ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஹ் பெரிய பெரிய சைசுல வந்து ரோஸ் வந்து வளர்க்கிறது எல்லாம் வந்து ரொம்ப ஆஹ் கஷ்டம் அப்படி கிடையாது அது நிறைய இடத்துலயுமே வந்து இதுக்காகவே நிறைய ரிசெர்ச் பண்றவங்க எல்லாமே வந்து ஆஹ் டிபிபிறேன்ட் டிஃபரென்டான ரோஸஸ் எல்லாம் வந்து வளர்த்து வச்சிருப்பாங்க அதெல்லாம்தான் வந்து அந்த கண்காட்சியிலலாம் வைப்பாங்க அதனால வந்து இவங்க வந்து ஏதோ கேர் எடுத்து பண்ணி இருக்காங்கன்றதுனால அது ஒரு ஒரு ரோஸ் ஓட பிரைஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இது தவிர்த்து நாங்க ரோஸ் தவிர்த்து சன்ப்பிளார்ல கூட நிறைய நமக்கு அஹ்

ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி அந்த சன்ப்பிளார் அதை வந்து நான் எதிர்ல அதிகமா பார்த்தது கிடையாது ஆனா அதைப் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய அதாவது நடுவுல பார்த்தா காபி கலர்ல நல்லா பெருசா இருக்கும் பிரௌன் கலர்ல அப்புறம் அதை சுத்தியிலும் மஞ்சள் நிறத்தில இதழ்கள் இருக்கும் அந்த நடுவுல இருக்கிற அந்த இதை வச்சுதான் வந்து எண்ணெய் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியல ஆனா வந்து அதோட அஹ் அந்த உற்பத்தி வந்து கம்மியா இருக்கு நம்ம நாட்டுல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சைதன்யா அதைப் பத்தி உம் ஆமா அந்த மாதிரி பூக்கள் அந்த மாதிரி அதாவது அளவுக்கு அந்த பெரிய அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது மாதிரி வந்து இங்கே நான் பார்த்தது கிடையவே கிடையாது அது மாதிரி வந்து

அஹ் அல்லி நான் வந்து இதுவரையும் பார்த்ததே கிடையாது நீங்க பார்த்திருக்கீங்களா சிவசங்கரி இல்லை சைதன்யா நான் வந்து அல்லிப்பூ பார்த்தது இல்லை தாமரைப்பூ பார்த்திருக்கேன் அதே மாதிரி சூரியகாந்தி பூ வந்து நான் நேர்லயும் பார்த்திருக்கேன் எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து வச்சிருக்காங்க அது எப்படின்னா காலையில நேரத்துல வந்து கரெக்டா சூரியன் வர்ற பக்கம் இருக்கும் அது சூரியன் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் அது திரும்புது அப்படின்ற மாதிரிதான் தோணும் அதுவுமே வந்துட்டு டெய்லியும் அதே மாதிரி திரும்பிட்டே இருக்கும் ஒரே ஒரு பூ தான் இருந்துச்சு நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இது வந்து இது மா டைரக்சன் மாறுது அப்படின்றதை நான் நிறைய டைம் நோட் பண்ணி இருக்கேன் அது எப்படி அந்த அந்த மாதிரி அது சூரியனுக்கு ஏத்த மாதிரி திரும்புதுன்னு எனக்கு தெரியலே ஆனா அது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு என்ன தோணுது சுகுணா

ஆஹ் எண்ணெய் எடுக்கிறது அந்த இது பண்றது அதெல்லாம் எனக்குத் தெரியும் ஆஹ் சூரியகாந்தி அவ்வளவா நான் வந்து பார்த்ததும் இல்லை அதோட பயன்பாடும் எனக்குத் தெரியாது ஆஹ் நீங்க சொல்லுங்க சிவசங்கரி அது இப்ப அது தவிர்த்து நான் வந்து டாலியா பூ பார்த்திருக்கேன் அது வந்து நம்ம தலையை விட பெருசா இருக்கும் அந்த பூ ரொம்ப பெருசா இருக்கும் நிறைய கலர்களையுமே அவைலபிளா இருக்கும் ஆனா அதை நாம வந்து நம்ம வாங்கி இப்ப நம்ம அதை எங்கேயோ பார்க்கிறோம் மலைப்பிரதேசத்திலே பார்க்கிறோம் அப்படின்னா அதோட விதையோ அல்லது செடியோ நம்ம வாங்கி எடுத்துட்டு வந்து நம்ம இடத்திலே வச்சு வளர்க்கிறோம் அப்படின்னா அது வரவே வராது நீங்க என்ன சொல்றீங்க சைதன்யா நீங்க பார்த்து இருக்கீங்களா டாலியா பூ ஆஹ் இப்போ நம்ம சொல்ற மாதிரி உம் எனக்குத் தெரிஞ்சு இந்த அல்லிப்பூ அஹ் அந்த தாமரைப்பூ அப்படீன்னு சொல்றோம்ல அந்த அல்லியோட இதை வந்து கிழங்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு நானும் நி கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா தண்டிலிருந்து வர அந்த கிழங்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் அது மாதிரி நீங்க அதாவது சிவசங்கரி ஆஹ் நீங்க அந்த மாதிரி அல்லி அந்த அல்லில வந்து அரிசி ஒண்ணு சொல்லுவாங்க அதைப் பார்த்திருக்கீங்களா

சுகுணா நான் இப்போ சொல்லலாமா

ஆஹ் நான் இப்ப எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அது பேர் என்ன நீங்க சொன்ன மாரிதான் ஆஹ் அல்லி மலர்கள்ல நீங்க தெரியாது ஆனா

அது வாடக்குள்ள மேற்கு நோக்கியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க அதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா சிவசங்கரி தெரியலையே சைதன்யா நீங்க என்ன சொல்றீங்கன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது அது எனக்கு மறந்துருச்சுங்கறதாலதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன் இது தெரியலனா உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க சிவசங்கரி உம் இது தவிர்த்து வேற என்ன பூன்னு நீங்க நினைக்கிறீங்க நம்ம மோஸ்ட்டா வந்து இப்ப தலையில வைக்கிற பூ எனக்கு இன்னொரு ஒரு ரொம்ப ஒரு இன்டெரெஸ்ட்டிங்கான ஒரு விஷயம் சொல்லணும்ன்னு நான் நினைக்கிறேன் இப்ப வந்து

ப்ரைன்ல போய் அது வளர்ந்து அவருக்கு வந்து அது வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ட் வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் அதாவது இந்த பூவுக்குள்ள வந்து இந்த சின்ன சின்ன பாம்பு எல்லாம் இருக்கும்

ஆமா நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தலையில வந்து பூ வச்சிட்டு போகும்போது தலை வலி அந்த பூவுல இருந்து சின்ன சைசுல வந்து ஒரு புழு ஒரு பூச்சி மாதிரி எல்லாம் போயிட்டு காதுக்குள்ள நுழைஞ்சு இருக்கிறதை எல்லாம் நான் பார்த்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய அதனால பெரிய ஆபத்து எல்லாம் விளைவிச்சிருக்கு ஒரு நாகம் ஒன்னு உட்கார்ந்து இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க

ஆஹ் அதைப் பத்தி எனக்கு தெரியல சுகுணா ஆனால் வந்து இந்த புராணக் கதைகள்ல ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியலே இந்த மாதிரி தாழம்பூவிலே வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ஏன்னா வந்து அந்த தாழம்பூல வந்து அஹ் சின்ன பாம்பு இருக்கும் அதுக்கு வந்து நிறைய கதைகள்லாம் இருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா சிவசங்கரி பாம்புக்கு நிறைய தலைகள் இருக்கா என்ன சொல்றீங்க

நீங்க சொன்னது எனக்கு அப்படித்தான் கேட்டுச்சு சைதன்யா பாம்பு அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கும் அதுக்கு நிறைய தலை இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு பாம்பு இல்லை சிவசங்கரி அது பேரு என்ன அந்த தாழம்பூ அப்படிங்கிறதுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க புராண கதை அதாவது வந்து ஆஹ் அஹ் விஷ்ணு வந்து

இல்லை இல்லை எனக்கு தெரியாது ஆனா தாழம்பூ வந்து அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவும் நல்லா இருக்கும் மைல்டா இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது எவ்வளவு தூரத்திலே இருந்தாலும் வந்து நமக்கு வந்து இந்த பூ இங்க இருக்கு இதைத் தேடிப் போகனும் அப்படீன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அதோட ஸ்மெல்லு உங்களுக்கு என்ன தெரியும் சுகுனா இதை பத்தி ஆஹ் நீங்க சொல்ற மாறி எனக்கும் வந்து ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த பூவ வந்து நானும் பாத்துருக்கேன் ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும் அத வந்து ஜடைல வச்சி பின்னுனாங்க அப்படின்னா அந்த ஜடை புல்லாவே அந்த ஸ்மெல் வரும் அதாவது அந்த தலையில வச்சாங்கனாலும் அது அப்படியே அந்த ஸ்மெல் அதுல வரும் அந்த சின்ன வயசுல ஒரு நாலாம் வகுப்பு படிச்சப்போ ஒரு பசங்க வந்து எடுத்து வந்து குடுத்துச்சு அப்பதான் நான் பாத்தேன் அப்போ சில பேரு பயமுறுத்துனாங்க அந்த கூட படிக்கிற பசங்க எல்லாம் இது வந்து பாம்புக்கு புடிச்ச பூ பாம்பு உங்களை தேடி வந்து கொத்த போகுது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க என்ன செய்றது நம்மள அப்ப எல்லாம் எப்படி ஏமாத்திடு பாம்புக்கும் பூக்கும் ரொம்ப அதிகமான கணேகிட்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் சுகுணா அப்படியா இருக்கலாம் நிறையவே இருக்கலாம் ஏன்னா ஒரு அனகோண்டா படத்துல காமிப்பாங்க தெரியுமா நீங்கெல்லாம் பார்த்திருப்பீங்களே

பேசாம சைதன்யா உங்களுக்கு அந்தப் பூ வாங்கித் தரவா ஏன் சுகுணா என்னை சீக்கிரம் கொன்னுடலாம்னு எதுனா பிளான் வச்சிருக்கீங்களா என்ன இல்ல அந்த பாம்பே சாப்பிட்டுட்டு அந்த பூவுல வந்து அந்த அந்த மருத்துவ குணத்தை வச்சு வளர்ந்துருச்சு இல்ல உங்களுக்கும் நீங்க வளரணும்ன்னுதானே ஆசை

அந்த பூக்கள பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா இதுல வந்து நம்மளோட வீட்டிலேயே வந்து நிறைய பூக்கள் வந்து வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க அது மாதிரி உங்க வீட்ல ஏதாவது வளர்க்கிறாங்களா சிவசங்கரி எங்க வீட்டுல வந்து நிறைய பூ இருக்கு கனகமரம் பூ இருக்கு மல்லிப்பூவும் இருக்கு ஆஹ் நிறைய பூ இருக்கு ஆனா எனக்கு அதோட பேர் எல்லாம் தெரியலே ஒரு பூ வந்து அது ரொம்ப அஹ் பிங்கிஷா இருக்கும்

ஆஹ் அது வந்து அரளிப்பூன்னு சொல்லுவாங்க அரளிப்பூலயே நிறைய இதா இருக்கு ஆஹ் இது வந்து வேற அரளி இன்னொரு அரளிதான் வந்து குடிச்சிட்டா செத்துப் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரளி வேற இதெல்லாம் வேற ஆஹ் எங்க வீட்டுல வந்து அந்த அரளி அரளிப்பூன்னுதான் சொல்லியிருக்காங்க ஆஹ் உங்களுக்கு அந்த பூவை என்னன்னு சொல்லியிருக்காங்க சைதன்யா ஆஹ் எனக்கா எனக்கு அது தெரியாதே அது பேர் என்ன ஆஹ் அரளின்னு நீங்க சொன்னீங்கல்ல இன்னொரு பூ வந்து மஞ்சள் கலர்ல வீட்டுக்கு வெளியில வச்சிருப்பாங்க அது பார்த்திருக்கேன் ஆனா அதுக்கான பேரெல்லாம் சிவசங்கரி மாதிரி எனக்கும் தெரியாது சிவசங் ஆஹ் நீங்க எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க சிவசங்கரி வேற ஏதாவது நீங்க சொல்ற பூவை பத்தி எனக்கு தெரியும் நீங்க அந்த எல்லோவ் கலர் பூ தானே சொல்றீங்க அது வந்து சாப்பிடணும் சுகர்க்கு நல்லது அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதுதானே சொல்றீங்க நீங்க அது எனக்கு தெரியலே சிவசங்கரி சுகுனா இவங்க சொல்றது கரெக்ட்டா ஆஹ் நீங்க சொல்றது எனக்கே புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சுகர்க்கு சாப்பிடுவாங்களா என்னனு எனக்கு தெரியாது ஆனா இதை வந்து ஆஹ் ஆஞ்சநேயருக்கு வந்து நான் எப்பயுமே எடுத்துட்டு போயிட்டு அஹ் மாலையா கட்டி போட்டுட்டு வருவேன் அப்ப நீங்க சொல்றது இல்லை இல்லை நீங்க சொல்ற வே நீங்க சொல்றது வேற பூன்னு நினைக்கிறேன் நான் நீங்க சொல்ற மாதிரி எல்லார் வீட்டிலேயுமே வந்து இந்த பூ இருக்கும் பூவும் கிடையாது இது ரொம்ப பெரிய மரம் அந்த ம மரத்துல இருந்து இந்த பூவோட சைஸ் வந்து நம்ம ரொம்ப விரல் விரல் சைஸ் தான் இருக்கும் குட்டியாதான் இருக்கும் ஆனா இது வந்து எல்லா பெரியவங்களுமே வந்து தேடி தேடி தேடி வந்து சாப்பிட்டு சாப்பிடுவாங்க இதை சாப் ஆஹ் டீயில போட்டு சாப்பிடுறது கொதிக்க வைச்சு குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து சுகர்க்கு நல்லது அப்படி சொல்லியிருக்காங்க நீங்க சொல்றது என்னன்னா இந்த ஆஹ் வி அந்த பூவோட விதையில இருந்தே விழுந்து மரம் வளரும் தெரியுமா தெரியாதா

ஆஹ் அந்த மரத்த வந்து நம்ம பண்ணலாம்னா அந்த செடியிலேயே வந்து அந்த பூ வெடிக்காம அதாவது கொத்து கொத்தா பூக்கும் அந்த பூ மஞ்சள் கலர்லதானே

ஆஹ் அதுதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் அதிகமா அந்தப் பூவை எடுத்துட்டு போய் இதுதான் பண்ணியிருக்கேன் நீங்க சுகர்ன்னு சொல்லும் போது இப்ப நான் புதுசா தெரிஞ்சுக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து நித்திய கல்யாணி அப்படின்னு ஒரு பூ தெரியும் அந்த பூ தான் இது மாதிரி மாரடைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து அஹ் இது மாதிரி காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்பேன் எங்க வீட்லயும் இருக்கு அஹ் சைதன்யா இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆஹ் நீங்க சொன்னது எனக்கு தெரியும் நித்ய கல்யாணின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த பூவைதான் வந்து இந்த மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அஹ் ஏன்னா வந்து எங்க அப்பா குடிச்சிருக்காங்க அது அதனால எனக்கு தெரியும் ஆஹ் அதை மாதிரி பூக்கள்லையும் நிறைய இது இருக்கு இப்ப வந்து அஹ் மருத்துவ குணம் உள்ள பூக்கள்ன்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி அஹ் ரோஜால இருந்து ஆரம்பிச்சு

அந்த மஞ்சள் நிற பூவோட பேரை வந்து நான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கு பேரு ஆவாரம் பூ ஆவாரம் பூவதான் வந்துட்டு எல்லாரும் கலெக்ட் பண்ணி அதை வந்து வெயில்ல வந்து காய வச்சு அது பவுடர் பண்ணி அதை அதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம சாப்பிடுறதுல வந்து சேர்த்துப்பாங்க அதுதான் வ அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் அது போக ஊதாப்பூ அப்படின்னு நம்ம ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது எது நீங்க பார்த்திருக்கீங்களா சுகுணா நீங்க சொல்றது வந்து இந்த சங்குப்பூதானே

சங்குப்பூ அதுவுமே ஆமா அதுவும்தான் சங்குப்பூ ஆஹ் நீ சொல்ற மாதிரி ரோஜாப்பூ அப்படின்னு சொல்லும் போது அந்த பன்னீர் ரோஸ் வந்து நிறையா வந்து தயாரிப்புல இருக்கு அதாவது இந்த செண்டு பன்னீரு அப்புறம் வந்து

ஆஹ் தெரியும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சைதன்யா நான் ஒரு கேள்வி கேட்கணும்ன்னு நினைக்கிறேன் யாராவது தெரிஞ்சா பதில் சொல்லுங்க இப்போ இந்த சுபகாரியங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கு கட் அதுக்கு யூஸ் பண்ற பூவும் இப்போ நம்ம டெத்க்கு போ வாங்கிட்டு போற பூவும் வந்து ஒரே பூதான்னா இந்த ஒரே பூவை வச்சுதான் வந்து மாலை செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா யாருக்காவது இதுல எதாவது தெரியுமா இதைப்பத்தி ஆஹ் சைதன்யா சொல்றீங்களா இருங்க அது பேரு என்ன இவங்க கேட்ட கேள்வி எனக்கே வந்து குழப்பமா ஆயி ஆயிடுச்சு ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டுத்துக்குமே ஒரே மலர்களைதான் பயன்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் எனக்கு தெரியலே சுகுணா நீங்களும் இதேதான் சொல்ல விரும்புறீங்களா உம் இப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆஹ் வாசனை மிகுந்த பூவை வந்து நம்ம ஆஹ் இறந்தவங்க வீட்டிலேயும் சரி கோயில்களையும் பயன்படுத்துவாங்க ஆனா கோயில்களைப் பயன்படுத்துவதற்கு நம்ம என்ன பூ எடுத்துட்டுப் போகனும் அப்படின்னா அவங்க பயன்படுத்துறவங்க வந்து ஈசியா இருக்கேன் அதை பயன்படுத்துறாங்க ஆனா உண்மையாவே அங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா நான் சொன்னேனே இந்த சங்குப்பூ சங்கு பூங்கிறமே சாரி ஆஹ் நந்தியவட்டம் ஆஹ் அரளிப்பூ சொன்னீங்கல்ல இந்த பிங்க் கலர்ல உங்க வீட்டு வாசல்ல இருக்கறதெல்லாம் அதிகமா வாசம் வராது ஆனா அப்படியேதான் இருக்கும் பூ பார்க்க அழகா இருக்கும் அதெல்லாம் எடுத்து நீங்க கட்டி எடுத்துட்டு போறது நல்லது சாமிக்கும் நமக்கும் ஒன்னாவே பண்ணக் கூடாது இல்லையா அதனால இப்படி பண்றது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல இந்த வைணவர்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க இதை ஆஹ் உங்களுக்கு தெரியுமா சிவசங்கரி கோயில்கள்ல பார்த்திருக்கீங்களா கோவில்கள்ல வந்து இப்ப கோவிலுக்கு வெளியே இருக்க கடைகள்லாம் வந்து கோயில்ல கோயில்ல குடுக்கறதுக்கான பூ மட்டும்தான் வச்சிருப்பாங்க இப்ப நம்ம நார்மலா போயி ஒரு ஒரு கடையில ஒரு பூக்கடையில போயிட்டு இந்த கடை வந்து கோயில்கிட்ட இல்லை அப்படின்னு இருக்க ஒரு கடையில போய் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நீங்க எதுக்கு மாலை வாங்குறீங்க அஹ் இந்த மாதிரி கல்யாணத்துக்கா இல்லை இந்த மாதிரி பங்க்சன்க்கா இல்லை வந்து சாவு சாவுக்காகவா அப்படின்னு கேட்டுதான் வந்து மாலையை மாத்திருக்காங்க நான் பார்த்திருக்கேன் நான் எனக்கு மாலை வேணும் அப்படின்னு கேட்ட உடனே வந்து ஒரு மாலை எடுப்பாங்க நீங்க எங் எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் அதை வந்து வேற மாலை எடுத்துத் தருவாங்க அதனால எனக்கு இந்த டவுட் வந்தது உங்களுக்கு என்ன உங்களோட கருத்து என்ன சைதன்யா இதுல ஆஹ் எனக்கும் அதை பத்தி எனக்கு நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும் ஆஹ் நானா வந்து அதுல பயன்படுத்துற ஒ ஒரு சில பூக்களை நான் பார்த்திருக்கேன் அந்த பூக்களை வந்து த தலைக்கு கூட வைக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன் அதாவது வந்து பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பூக்கள்ல நான் பார்த்திருக்கேன் அதுதான் ஆனா வந்து பன்னீர் ரோஜான்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதான் நிறைய சாகுபடி அதிகமா தரும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு ஒரு செடியை வச்சோம்ன்னா

அதை நம்ம வந்து அந்த மலரோட இதழ் எல்லாம் காய வச்சு நம்ம மூஞ்சிக்கு கூட நம்ம போட்டா மூஞ்சி கூட ஷைனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுகுணா உங்க கருத்து ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி அது உண்மைதான் சைதன்யா அஹ் அந்த பூக்கள் வந்து நிறைய பயன்படுத்தணும் நம்ம இப்ப வந்து வீட்ல வந்து க கறி கறி இந்த ஆஹ் அதாவது அஹ் குழம்பு வைக்கும்போது அதை பிரியாணி செய்யும்போது அந்த பட்டை எல்லாம் பார்த்திருப்பீங்க

ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு சத்து உள்ளது அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்கறதுனாலதான் அதெல்லாம் நம்ம பண்ணி அந்த இதுல வச்சு தர்றாங்க இவங்க சொல்ற மாதிரி ஆஹ் எல்லா பூக்களும் அதுல இருக்கு அதாவது ஒரு ஒரு மாலையும் ஒரு ஒரு தினத்துல கட்டுவாங்க ஆஹ் கல்யாணம் பண்றவங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரத்துக்குதான் போடணும் மாலை ஆஹ் சாவு ஊர்வலம் போகணும்ன்னா இந்த தூ தூரத்துக்குப் போகணும் சாமிக்குனா இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு பூவும் அதிலே அடுக்கிக் கட்டுவாங்க சாமிக்கு இந்த மாலை போட்டா அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இப்போ உங்களுக்குத் தெரிஞ்சதா சிவசங்கரி நான் என்ன சொல்றேன்னு நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது சுகுணா நான் வந்து வேற ஒரு பூ பத்தி சொல்ல விரும்புறேன்

என்னன்னா வந்து இந்த பூ வந்து பாம்போட தலை இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட பாம்போட தலை மாதிரி இருக்கும் அத கொஞ்சம் லைட்டா இப்படி ஒப்பன் பண்ணி பார்த்தா நடுவுல வந்து லிங்கத்தோட சிலை மாதிரி ஒரு சின்ன ஒரு வடிவம் மாதிரி ஒண்ணு இருக்கும் அது வந்து பார்க்கவும் நல்லா இருக்கும் அதோட ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதைப்பத்தி உங்களுக்கு தெரியுமா சைதன்யா சைதன்யா ஆஹ் சொல்லுங்க சுகுணா ஆஹ் சொன்னது கேட்டாங்களே

நாகப்பூன்னு ஒண்ணு இருக்கும் அது வந்து பாம்போட தலை மாதிரியே இருக்கும் எப்படின்னா கொஞ்சம் மூடின மாதிரி இருக்கும் அதாவது ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கும் அந்த அந்த யூ ஷேப்ப நம்ம ஒப்பன் பண்ணா நடுவுல வந்து லிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு பூ வந்து நல்லா இருக்கும் அது பார்க்கிறதுக்கும் நல்லா இருக்கும் அதோட ஸ்மெல்லுமே நல்லா இருக்கும் இதுதான் வந்துட்டு சிவனுக்கு ரொம்ப புடிச்ச பூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சிவனை சுத்தியுமே வந்துட்டு பாம்புதான் வந்து பாதுகாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரியேதான் அந்த பூ வந்து இருக்கும்

உம் நான் பார்த்திருக்கேன் சிவசங்கரி எங்கன்னா வந்து என்னோட கல்லூரியிலே பார்த்திருக்கேன் அது என்னன்னா வந்து நீங்க சொன்னது மட்டும் இல்லாம

ஆஹ் நீங்க சொன்ன மாதிரியேதான் இருக்கும் எப்படின்னா கீழே சின்னதா லிங்கம் இருக்கிற மாதிரியும் மேல ஒரு அஞ்சு தலை நாகம் வந்து படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த பூ நான் பார்த்திருக்கேன் அது அழகா இருக்கும் நான் அதை கையில வச்சும் பார்த்திருக்கேன் பிரிச்சும் இருந்திருக்கேன்

ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி என் கல்லூரியிலே ஆஹ் எங்களை நான் வந்து படிச்சது கணிதத்துறைங்கிறதுனாலே கணித துறையே இந்த ராமானுஜர் படிச்ச இடம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகோணத்துல இருக்க அந்த கல்லூரி தான் அந்த கல்லூரில தான் நானும் கணினி துறை படிச்சேன் அந்த இடத்துல வந்து ராமானுஜர் படிச்ச அந்த இடம் வந்து இப்ப ஆஹ் பழைய கட்டிடங்கிறதுனால அத புதுப்பிச்சுட்டு இருக்காங்க அங்க வந்து நாங்க அடிக்கடி போயிட்டு வருவோம் அப்போ இடையில வந்து கடை கல்லூரி கடைசி நாள் அப்படிங்கும்போது இந்த விழாக்கள் எல்லாம் நடத்தும்போது நாங்க அங்க போயிட்டு எல்லாரும் நின்னுட்டு இருக்கும்போது சும்மா போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு அந்த சைடு போகும்போது அந்த மரத்த நான் பார்த்தேன் மரம் வந்து ரொம்ப பெரிய மரம் அங்க இருக்கிறது ஆஹ் அந்த மரத்துல வந்து அந்த பூவை வந்து நிறைய நான் அங்க பார்த்தேன் அதுல ஆனா பூச்சி இருக்கும் அந்த மரத்துல அது என்னது கடுக்காவோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க அதுவும் அங்க இருந்துச்சு ஆனா நான் அந்த பூவை வந்து புகைப்படம் பிடிச்சு என்னோட வலைத்தளத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஸ்டாங்கற ஒரு தள வலைதளத்துல நான் வச்சிருக்கேன்னு ஆஹ் சிவசங்கரி நீங்க அந்த வேற எதாவது பூக்களை பத்தி தெரியுமா சொல்லுங்க

கனகமரம் பூ இதெல்லாம் தாண்டி ஆஹ் மஞ்சள் கலர்ல கலர்ல வந்து ஒரு பூ வந்து கட்டி சாமிக்கு வைப்பாங்க அந்த பூப்பேரு என்னன்னு எனக்கு தெரியலே எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரியுமா சைதன்யா

நான் பார்த்ததில்லை

எப்பவுமே வந்து பூக்கடையில வந்து மல்லிப்பூ கூடயே வந்து இதுவுமே வச்சிருப்பாங்க நமக்கு இந்த பூ வேணும் இது குடுங்க அப்படின்னு கேட்டா தருவாங்க சாமிக்கு வைப்பாங்க இந்த பூ அது என்னன்னு எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது யாருக்காவது தெரியுமா

ஆஹ் அது சாமந்தி இல்ல செவ்வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என் உடன் இருப்பவர்கள் சொன்னாங்க எனக்கும் வந்து அதிகமா பூக்கள் நேம் பூக்கள் அதாவது பூக்களோட பெயர் எல்லாம் தெரியவே தெரியாது இந்த பதிவுல நான் நிறைய பூக்களோட நன்மையும் ஆஹ் தெரிஞ்சுக்கிட்டதால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நினைக்கிறேன் சுகுணா நீங்க ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி அது வந்து துலுக்கன்செவ்வந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது சாமந்தின்னும் சொல்லுவாங்க அதனால நீங்க சொல்ற அந்த பூ தான் இதே வந்து நல்லா அடுக்காவும் இருக்கும் ஒண்ணு வந்து நல்லா கம்மியா இருக்கும் பாக்குறதுக்கு குண்டா அடுக்கா ஒரு கொண்டைப்பூ மாதிரி ஒண்ணு இருக்கும் இன்னொன்னு வந்து நார்மலா இருக்கும் பாக்குறதுக்கு விரிஞ்சி இருக்கும் நடுவுல கொஞ்சம் இடம் இருந்து சூரியகாந்தி பூ மாதிரி குட்டி சைஸ்ல ஒண்ணு இருக்கும் அதுதான் நீங்க அதிகமா சொ சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன் சிவசங்கரி ஆமா சுகுணா அது அதுதான் வந்துட்டு இப்ப எப்படின்னா ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பூ வச்சு நம்ம பூ காட்டினாலே வந்து நமக்கு நிறைய நிறைய பெ ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் அதனால வந்து நான் அந்த பூ வந்து சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுக்கு என்ன தோணுது சைதன்யா ஆஹ் அதான் நான் முன்னாடியே பதிவுல சொல்லிட்டேன் பூக்கள் பத்தி எனக்கு அஹ் ரொம் அதோட பெயர்கள் தெரியாது ஆனா எப்படி இருக்கும் உங்கள மாதிரிதான் எப்படி இருக்கும் அஹ் அந்த மாதிரிதான் தெரியும் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் ஆஹ் நிறைய பூக்கள் வந்து பார்க்கிறதுக்காகதான் இருக்கும் ஆனால் அதுல நி நிறைய மருத்துவ பயன்கள் இருக்காது தீங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் கூட நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அஹ் இதோட நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாமா சுகுணா

நன்றி சுகுணா நன்றி சிவசங்கரி